பின்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் கார் குடுத்துருக்காங்க.

இது ஒரு சைக்கிள் ஷாப் .

வெளில ரெண்டு பேர் வந்து பேக் மாட்டிட்டு நிக்றாங்க ஒருத்தர் ப்ளூ கலர் இன்னொருத்தர் சாண்டல் கலர் டிரஸ் போட்டுட்டு.

மேல வந்து ப்ளூ கலர்லெல்லா டோர் குடுத்துருக்காங்க.

ஒரு பைக் நிப்பாட்டி வச்சுருக்காங்க மரத்துக்கு கீழ.

வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கிள் நின்னுட்டு இருக்காரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு.

கீழ வந்து நெறைய ஃப்ளவர்ஸ் வெச்சிருக்காங்க. ப்ளான்ட்ஸ் இருக்கு.

இது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் நடந்துட்டு இருக்கு.

கீழ வந்து நெறைய குப்ப கவர் அதுக்கப்றோ சிமெண்ட்லா இருக்கு .

பக்கத்துல பெரிய மரோ ஒன்னு குடுத்துருக்காங்க.

இது வந்து ஒரு டிரஸ் ஷாப் .

சிலிங்ல லைட்ஸ் ஆன்ல குடுத்திருக்காங்க கீழ டைல்ஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு.

வந்து பாத்தீங்னா ஒரு கிருஷ்ணரோட பொம்ம ஒயிட் கலர்ல செஞ்சிருக்காங்க.

புல்லாங்குழல் மட்டு ப்ளு கோல்டன் கலர்ல இருக்கு.

இது வந்து ஒரு ஐஸ் கிரீம் ஷாப் .

ஃபிட்னஸ் பேக்டரி ஃபிட்னஸ் டூ என்ஜாய் அப்டி சொல்லி குடுத்துருக்காங்க.

தூரத்துல வந்து ஒரு ஃபேமிலி வந்து வெளா விளையாடிட்டிருக்கு.

நாலு பில்லர்ஸ் குடுத்துருக்காங்க பின்னாடி அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அவரு ப்ளூ கலர்ல கட்டம் போட்ட சட்ட போட்டுட்டு இருக்காரு.

நெறைய பேர் வந்து வேஷம் போட்டு நின்னுட்டிருக்காங்க.

சீலிங்ல வந்து ஃபேன்ஸ் இருக்கு லைட்ஸ் குடுக்கல.

இது வந்து புதுசா ஒரு கம்பனி ஓபன் பண்ணிருக்காங்க.

பின்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு.

இது வந்து ஒரு சைக்கிள் ஷாப் .

அதல இன்னொரு அங்கிள் மாஸ்க் போட்டுட்டுருக்காரு கிட்டார் வந்து ட்ரை சைக்கிள் டயர் ட்ரை பண்ணிட்டிருக்காங்க.

இந்த பிச்சர்ல வந்து பாத்தீங்கனா ஒரு கம்பி குடுத்துருக்காங்க.

கயிறு கட்டி அதுல மணி பிளான்ட்ஸ்லா தொங்கவிட்ருக்காங்க பெரிய மரோ ஒன்னு குடுத்துருக்காங்க.